அஹ் வணக்கம் டோரா வணக்கம் ரபிஷினி எப்படி இருக்கீங்க ரபிஷினி ஆஹ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் ரபிஷினி இது என்ன பேரு ரபிஷ்

சரிங்க டோரா நீங்க இப்ப ஆரம்பிச்சிடுங்க டோரா

ஆஹ் எனக்கு வந்து வடிவேலு பத்தி பேசறதுல உடன்பாடுதான் கீதா உங்களுக்கு

ஆஹ் கண்டிப்பா போட்டுர்றேன் ஆஹ் சரிங்க டோரா நீங்க ஆரம்பிச்சுக்கங்க ஆஹ் நிச்சயமா ரபிஷா அஹ் அவரு இவரோட பேர் பாத்தீங்கன்னா குமாரவடிவேல் நடராஜன் அப்படின்றதுதான் இவரோட பேரு தொழில் ரீதியாதான் இவர வடிவேலு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவர் வந்து ஒரு இந்திய நடிகர்

வர்த்தக ரீதியா வெற்றி பெறல வர்த்தக ரீதியா மிகவும் வெற்றி கண்ட படம் வந்து அஹ் புலிகேசி அதாவது இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசின்ற படத்துலதான் இவருக்கு அஹ் கதாநாயகனாக வந்து வர்க்க வர்த்தக ரீதியா நிறைய வெற்றி கிடைச்சது இந்த திரைப்படம் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்தது அஹ் நீங்க சொல்லுங்க அவரோட ஆரம்பகால வாழ்க்கை பத்தி சொல்லுங்க ரபிஷினி

அஹ் இவருக்கு வந்து விசாலாட்சி அஹ் என்கிற மனைவியும் கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி ஆகிய மகள்களும் சுப்பிரமணியர் என்ற ஒரு மகன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து திரைப்படத்துல நடிச்சு பணம் புகழ் எல்லாமே இருந்தாலும் இவங்க வந்து ஏழ்மையோடேதான் இருந்து ஏழ்மையோட நான் போராடி இதை மறக்காம வடிவேலு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட பையனுக்கு வந்து சிவகங்கையிலே இருக்கிற சிறுபுவனத்திலே ஒரு கூரை வீட்டுலே வந்து வசிக்கும் ஏழ்மையான குடும்பத்திலே புவனேஷ்வரி அப்படிங்கற ஒரு பொண்ண வந்து தன்னோட பையனுக்கு வந்து மனம் புரிஞ்சு இருக்காங்க அப்படீன்னு சொன்னாங்க நீங்க சொல்லுங்க கீதா

அவரோட படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படமா வந்து அஹ் எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசிதான் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு அவரோட கதை வசனம் எல்லாமே super ஆ இருக்கும்

அவங்கவங்க வாழ்க்கையோட தொடர்பு படுத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா சாதாரணமா சொல்ற விஷயத்த வந்து வடிவேலோட வசனமா வந்து அஹ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான் நான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரபிஷினி நம்ம தினசரி வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவரோட வசனம் எதாவது ஒண்ணை சொல்லாம இ இ இருக்கிறபடியா எனக்கு தோணல ஆஹ் நம்ப வந்து இப்போ நிறைய இதுல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எது அப்படியா அப்படிங்கிறோம் இல்ல ஆஹ் அப்படிங்கும்போது அவரோட இப்போ நடைமுறையிலே வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நடைமுறையிலே இருக்கிற எல்லா ஒரு அஹ் வா வாழ்க்கையிலேயும் வந்து அஹ் வடிவேலு வந்து நம்ம பயன்பெற அவரோட வ வசனங்களை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கீதா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க அஹ் ஆமாம் கண்டிப்பா அஹ் நிறைய அவரோட படம் அவரோட வசனங்கள் வாழ்க்கையில நிறைய ஒத்துப்போகுது அஹ் அவரோட

ஒருத்தர் கூட பேசிக் பேசிக்கிட்டு பார்த்ததில்ல அஹ் இது இல்லாம நிறைய ஊடகங்கள்ல அவரோட முகத்தோட பாவனையை வச்சு நிறைய memes ன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல எனக்கு என்னன்னே தெரியல அத வச்சு நிறைய போடுவாங்க இன்னமும் வந்து memes களோட அரசன் அப்படீன்னா வந்து வடிவேலுதான் சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க டோரா அஹ் நிச்சயமா கீதா சமீபத்துல வந்து pray for நேசமணி அப்படின்ற hashtag தான் வந்து இந்தியாவிலேயே பிரபலமான hashtag ஆ இருந்துச்சு நீங்க எல்லாருமே அந்த கால கட்டத்துல சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இவரோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரோட தந்தை கூட சேர்ந்து கண்ணாடி வெட்டுற தொழிலைதான் வந்து பார்த்துட்டு இருந்தாராம் அவரோட தந்தை இறப்புக்கு அப்புறம் இவரோட சகோதரர்களும் சேர்ந்து அந்த வேலையைத்தான் பார்த்துட்டு இருந்தாராம்

அஹ் இவர் வந்து அஹ் என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற அந்த படம் மூலியமாதான் வந்து அது டி ராஜேந்திரன் இயக்கிய அந்த படத்து வழியாதான் இவங்க வந்து அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜ்கிரண் வந்து அஹ் நடிச்சிருக்காங்க அந்த அவர் நடிச்சதிலேயே வந்து என் ராசாவின் மனசுல வந்து அஹ் வடிவேலு வந்து திரையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் சொல்றாங்க அஹ் நீங்க திரை வாழ்க்கையைப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கீதா அஹ் எனக்கு திரை வாழ்க்கையைப் பத்தி உம் நாங்க அந்த அளவுக்குத் தெரியாது ஏன்னா அவரோட படம் எல்லாமே நான் பார்ப்பேன் அவர் படம் மூலமாத் தான் வந்து பெரிய கலைஞரா ஆனாரு அஹ் அந்த படத்தை பத்தி வேணா நான் சொல்லுவேன் திரை வாழ்க்கை அவரு என்ன மாதிரி எல்லாம் அத struggle பண்ணி வந்தாரு அப்படின்றதை வந்து நான் அதிகமா கேள்விப்படலை எதிலேயும் படிக்கலை அஹ் நீங்க சொல்லுங்க டோரா அஹ் நிச்சயமா இவரோட சில கதாபாத்திரங்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டுக்கிற மாதிரியான சில கதாபாத்திரங்களாதான் இருக்கும் இவரோட நகைச்சுவை காட்சிகள் வந்து சில விழிப்புணர்வை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அஹ் இப்போ திருடர்களுக்கு இப்படி எல்லாம்தான் திருடறாங்க அப்படின்னு அவரு சில சில நகைச்சுவை காட்சிகள்னால வெளிப்பட்டன மூலியமா நிஜவாழ்க்கையில அத அஹ் கண்டுபிடிக்க கொஞ்சம் easy ஆ இருந்த மாதிரி நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரபிஷினி அது அது ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வுதானே சில நகைச்சுவை காட்சி மூலியமா அஹ் எவ்வளவு பெரிய கருத்தா இருந்தாலும் அது easy ஆ மக்கள்கிட்ட போய் சேர்ந்திடும்தானே அஹ் இப்ப வந்து அஹ் நமக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நகைச்சுவை வழியா வந்து அவங்க அறிமுகமாகி அவங்க வந்து திரைப்பட உலகத்திலேயே வந்து பெரிய ஒரு இடத்தை புடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அஹ் நகைச்சுவை அப்படீன்னு சொல்லும் போது அஹ் இப்போ நம்ம வந்து அதிகமா அஹ் நம்ம வந்து கோபப்படக்கூடாது அதிகமா சிரிக்கத்தான் கத்துக்கணும் அப்படீன்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம அந்த யோகாசனத்திலேயே சொல்லித் தர்றாங்க

அனுபவத்தை பெற்று இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க கீதா உங்களுக்கு தெரிஞ்சது உம் கண்டிப்பா அது வந்து நிறைய விஷயம் வந்து அஹ் நிறைய வந்து நீங்க சொல்ற மாதிரி உம் நிறைய comedy பண்ணி இருக்காரு comedy மட்டும் நகைச்சுவை மட்டும் கிடையாது அத விட பின்னணி பாடகராவும் இருந்திருக்கிறாரு அந்த பாடல் ஒவ்வொண்ணுமே அஹ் அந்த அளவுக்கு பெயர் பெற்ற பாடல்தான் அஹ் அதுல வந்து first பாடுன பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அஹ் எட்டணா இருந்தா என் பாட்டு ஊரெல்லாம் கேக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் பாட்டுன்னு நான் நினைக்கிறேன் டோரா நீங்க சொல்லுங்க ஆஹ் நிச்சயமா இவரு நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு அதே மாதிரி அஹ் நீங்க குறிப்பிட்ட பாடல் வந்து கொஞ்சம் பிரபலமான பாடல்தான் அது இல்லாம நிறைய பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு ஆனா எனக்கு சரியா தெரியலே அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு வேற ஒரு பெயர் இருக்கு தெரியுமா அதாவது

தமிழ் உலகத்தோட அஹ் பெரிய நடிகரான சிவாஜி கணேசனோட ஒரு படத்திலே வந்து நடிக்கிற வாய்ப்பை கமலஹாசனே வந்து வடிவேலுக்கு வழங்கினதா வந்து பே சொல்றாங்க அஹ் நீங்க சொல்லுங்க ரபீஷினி

காத்திருக்க நேரமில்லை, கிழக்குச் சீமையிலே, நீலக்குயில், மகாராசன் என ஒரே வருடத்தில் பல படங்களில் நடிக்க தொடங்கிய இவர் குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தை அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்திலோட இணைஞ்சு மூன்றாவது நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் அப்படின்னும் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கீதா உங்களுக்கு தெரிஞ்சத ஆமா கண்டிப்பா வந்து நீங்க சொல்றதுதான் உண்மை நானும் நிறைய பார்த்திருக்கேன் அவங்க கூடையும் நிறைய நகைச்சுவை நகைச்சுவை பண்ணியிருக்காங்க அஹ் குறிப்பா அவரோட comedy எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து ப்ரண்ட்ஸ்ன்னு ஒரு movie அஹ் விஜய் சூர்யா இவங்க எல்லாம் நடிச்சதுல அவரும் ஒரு இது

பண்ணியிருப்பாரு அது மறக்க முடியாத திரைப்படமா எனக்கு இருந்துச்சு டோரா நீங்க சொல்லுங்க அஹ் அவரோட நடிப்போட பாணியே தனி விதமா இருக்கும் இல்லையா கீதா அஹ் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு உடல் மொழியோ இல்லை அந்த வசனங்களை வெளிப்படுத்துற விதமோ வந்து அஹ் வேற யாருனாலையுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்ளோ சிரிப்பு வரும் சில திரைப்படங்கள்ல எல்லாம் வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு வர அளவுக்கு அவரோட அஹ் அவரோட performance அங்க அப்படி இருந்திருக்கு சில வடிவேலு கூட சில நநடிகர் டிகர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க முன்னாடி கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரோட எந்த combo எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருந்துச்சோ இவங்க ரெண்டு பேரோட ஆரம்ப காலத்துலதான் வந்து வடிவேலுமே வந்து திரை திரையுலகுக்கு வந்தாரு இவங்க ரெண்டு பேரோட நகைச்சுவை காட்சிகள்லயுமே வடிவேலு அஹ் இருந்திருப்பாங்க அஹ் இவரு சில தற்காலிக தடைகள் மூலியமா இரண்டு வருஷத்துக்கு என்னமோ திரைப்படங்கள்ல நடிக்காம இருந்து தற்போது

ஆஹ் இவங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கவுண்டமணியும் செந்தில் அவங்களோட வந்து மூன்றாவது நடிகரா வலம் வந்துருக்காரு நகைச்சுவை நடிகரா இவர் நடிச்ச அரண்மனைக்கிளி கோகுலம் அஹ் காதலன்

கங்கா கௌரி, பாரதி கண்ணம்மா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா, விரலுக்கேத்த வீக்கம், முதல்வர் முதல்வன், வண்ணத் தமிழ் பாட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை, பாட்டாளி அஹ் போன்ற திரைப்படங்களை ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கீதா உங்களுக்கு தெரிஞ்சது தெரி தெரிஞ்சதை எல்லாமே வந்து அவருடைய முகபாவனை பார்த்தாவே எல்லாரும் சிரிச்சிருவாங்க உம் அவருக்கு ஒரு specialty தனிச் சிறப்பு அப்படின்னா வந்து அவரோட முகப்பாவனையும் அவரு சொல்ற dialogue லயும்தான் இருக்குது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றப்ப

அஹ் அவரோட reaction அ வச்சு நிறைய meme போடுறாங்க நிறைய video அஹ் create பண்றாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது அஹ் அவரு முன் அவரு முகத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய meme போடுறதுனால அத வெற்றி ஆகுதுன்னு நான் சொல்றேன் டோரா நீங்க சொல்லுங்க ஆஹ் நிச்சயமா கீதா அவரோட சில கதாபாத்திரங்கள்லாம் வந்து ரொம்பவே அஹ் ரசிக்கக்கூடியதா இருக்கும் தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா எனக்கு அவர் நடிச்ச ஸ்டைல் பாண்டி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து அஹ் ரொம்பவே புடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த நகைச்சுவை காட்சிகள்ல பாத்தீங்கன்னா வடிவேலு போயி அஹ் கதாநாயகன் மேல மோதிடுவாரு இவருதான் போய் மோதுவாரு ஆனா கதாநாயகனிடமும் இவர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவரு வேணும்னே வம்பிழுத்து பேசுவாரு அந்த நகைச்சுவை காட்சியை

ஆஹ் எனக்கு வந்து எது பிடிக்கும்னா அந்த இவங்க சொல்ற மாதிரி அந்தப்ரண்ட்ஸ் படம் அஹ் அப்புறம் இந்த சுந்தரா டிராவல்ஸ் நீங்க பார்த்ததுல அதிகமா அஹ் ஒரு அந்த வண்டியோட gear அ புடுங்கி எடுத்துக்கிட்டு அந்த எலி அடிக்கறதுக்கு போவாரு வண்டிய நகர்த்த முடியாம நடுரோட்டுல நிக்கும் அப்புறம் அவங்க அந்த போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டு அஹ் ஒருத்தவங்க ஒருத்தங்க அடிச்சுப்பாங்க அஹ் இன்னொன்னு வந்து சிலை மாதிரி நிப்பாரு ஆஹ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆஹ் அந்த இது நகைச்சுவை பாணியில நீங்க சொல்லுங்க கீதா நான் சொல்லணும்ன்னா ஆஹ் எல்லா படமுமே அவர் வந்து அற்புதமாதான் இருக்கும் அஹ் முக்கியமா நான் சொல்றேன்னா எனக்கு வந்து இருபத்தி மூணாம் புலிகேசிதான் அதுல வந்து அவரோட dialogue எல்லாமே அருமையா இருக்கும் அஹ் நிறைய படம் அவர் நடிச்சிருக்கிறாரு அவர் பட படம் ஞாபகம் இல்ல ஆனா அவரு பேசுறது அவரு ம திருடனா நடிச்சு இருக்கிறது அந்த திருடனா இருந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது அதெல்லாம் வந்து நிறைய தடவை பார்த்து வியந்திருக்கேன் அவரு நிறைய கதாபாத்திரத்துல வந்து திருடனா மட்டும்தான் நடிச்சிருப்பாரு அஹ் அது நல்லாவே இருக்கும் அவரு நல்லா set ஆயிருக்கும் மக்களை ஏமாத்துறது அஹ் நிறைய அடி வாங்கிட்டேதான் இருப்பாரு அதெல்லாம் பார்க்க செம சிரிப்பா இருக்கும் அஹ் டோரா நீங்க சொல்லுங்க

கீதா இவரு இவரு ப இவரோட அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அதுதான் வந்து இவரோட அஹ் அவரோட பிரபலத்தையும் பயன்படுத்திகிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா வந்து பேசிக்கிறாங்க அதுல வந்து நிறைய அரசியல் பேசி இருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க அது முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா இருந்தாலுமே சில அரசியல்கள் எல்லாம் அதுல பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வடிவேலு நகைச்சுவை காட்சிகள் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து ஆஹ் நல்ல கருத்துக்களை சொல்றதாதான் இருக்கும் ஆஹ் இந்த மாநகரம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து அவரு சொல்வாரு ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்டது கிடைக்கலைன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்ல கருத்து மாதிரிதான் எனக்கு இருக்கு சில நகைச்சுவை காட்சிகள்ல கருத்துக்களை சொல்றது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரபீஷினி ஆஹ் இப்போ அவங்களும் வந்து நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க நானும் பாத்துக்குறேன் ஆஹ் இந்த வின்னர் படம் அப்படின்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்துட்டு அஹ் இந்த சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு வந்திருந்தப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு வந்திருந்தப்போ ஆஹ் அது வந்து இந்த படத்துல இருந்து எடுத்த ஒரு இதாதான் வந்திருக்கு அதாவது வடிவேலு வந்து இதுலயும் ஒரு dialogue ஒண்ணு இருக்கும் கைப்புள்ள இன்னும் என்ன முழிச்சுட்டு இருக்க தூங்கு அப்படினு ரெண்டு காலையும் விரிச்சு வச்சுட்டு

அஹ் பாட்டியை தூக்கிடவா அப்படின்னு அதுக்கு உடனே அவரு சொல்வாரு நம்ம வைகை புயல் அஹ் அடிச்சிட்டு ஏன்டா அவுங்க என்ன போட்டு பிரட்டு பிரட்டுன்னு பிரட்டுனாங்க அங்கெல்லாம் ஒண்ணும் பேசாம இன்னைக்கு நாளைக்கு சாவப்போற கிழவியை போயி தூக்கம் வந்துட்டு வெட்கமா இல்ல அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் ஒரு நகைச்சுவையான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்க விழுந்து விழுந்து நிறைய சிரிச்சிருக்கேன் அதுலயும் வேற அந்த பொண்ணு வந்து சின்ன dress போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு உடனே சிரிப்பாரு எதுக்கு நீ சிரிக்கிறன்னு அந்த நடிகை கேட்கும்போது அஹ் இந்த dress அ நான் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு அஹ் அது மாதிரி என்னோட அஹ் அலுவலகத்துல வேலை பார்க்கிற ஒரு அஹ் என்னோட வேலையை அஹ் co worker வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த dialogue சொல்லுவேன் தல உங்க கை பட்டவுடனே ஈய பாத்திரம் எல்லாம் வெள்ளி பத்திரமா மின்னுது அப்படின்னு இதெல்லாம் நிறைய நாங்க வந்து அலுவலகத்திலேயே பேசியிருக்கோம் நீங்க சொல்லுங்க கீதா அஹ் ஆமா நாங்களும் அலுவலகத்துக்கிட்ட பேசுவோம் most ஆ வந்து நான் பேசுறது கழிசடை அவரு சொன்ன வார்த்தைதான் அடிக்கடி வந்து இது ஒரு கழிசடை எப்ப பாரு உயிரை வாங்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவரு conductor ஆ இருப்பாரு அந்த கதாபாத்திரத்துல அப்ப கூட ஒரு திருடன் வருவான் அப்ப வந்து எல்லாரையும் உஷார் பண்றதுதான் ஒரு பாட்டு பாடுவாரு உஷாராய்யா உஷார் ஓரஞ்சாரம் உஷார் அப்படின்னு பாடுவாரு ஆனா கடைசியில அவரோட பையவே அறுத்துட்டு போயிடுவாங்க அது செம fun ஆ இருக்கும் டோரா நீங்களே சொல்லுங்க

அஹ் கீதா அஹ் நீங்க சொன்னதுமே எனக்கு இந்த காட்சி காட்சிதான் ஞாபகம் வருது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவரு நிறைய திரைப்படங்கள்ல வந்து திருடனா நடிச்சிருக்காரு அப்படீன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியலே அவரு ஒரு flat க்கு திருட போயிருப்பாரு அந்த flat ல இருக்கிற நிறைய பொருட்கள்லாம் பாத்துட்டு ஒரு பழ பழைய பழைய பாட்டு அதாவது அஹ் அறுவது எழுவதுகள்ல வந்த திரைப்பட பாடலை கொஞ்சம் மாத்தி அமைச்சு அவர் பாடியிருப்பாரு அஹ் அந்த பாடல் எல்லாமே கொஞ்சம் ரா யாருக்குமே வந்து இந்த அந்த பாட்டு இருக்கறதே தெரியாது இவரு இப்படி பாடுனனால வந்து அந்த உண்மையான பாட்டை சில பேர் வந்து கேட்டிருப்பாங்க இன்னும் பார்த்திபன் அப்படின்ற ஒரு நடிகரோட கூட ஒரு காட்சி இருக்கும் உண்மையான பாட்டை வந்து யாருக்குமே தெரியாது அத நம்ம பாடணும் அப்படின்னு நினைச்சாலுமே நமக்கே அறியாம வடிவேலு எந்த பாணியில அத பாடினாரோ அந்த அதுதான் வந்து நமக்கு வரும் அஹ் நீங்க சொல்லுங்க ரபீஷின்

அஹ் அவர் வந்து பளபளன்னு ஒரு dress போட்டிருப்பாரு துபாய்ல இந்த dress தான் போடுவாங்க துபாய்ல road எப்படி இருக்கும்னா பளபளன்னு இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருப்பாங்க கீதா நீங்க சொல்லுங்க அஹ் ஆமா நான்தான் இந்த comedy அ பார்த்திருக்கிறேன் அஹ் அது வந்து ரொம்ப comedy யா இருக்கும் பார்க்கிறப்பவே யாருக்கா இருந்தாலும் டக்குனு சிரிப்பு வந்துரும் ஆனா அவரு கடைசியில வந்து துபாய்ல வந்து bathroom கழுவி இருந்திருப்பாரு இது வந்து பார்த்திபன் வந்து போட்டுதான் வாங்கியிருப்பாரு அப்பிலிருந்து பார்த்திபனை கண்டாலே ஓடு ஓடுன்னு ஓடுவாரு செம fun ஆ இருக்கும் அந்த படம் டோரா நீங்க சொல்லுங்க ஆஹ் நிச்சயமா கீதா நீங்க சொல் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு நகைச்சுவை காட்சிகளை சொல்லிட்டு வர்றப்பயே அந்த காட்சிகள் கண் முன்னாடி வந்து போகுது அஹ் எனக்கே தெரியாம என் முகத்துல ஒரு ஒரு புன்னகை ஒரு சிரிப்பு ஒண்ணு வந்துட்டு இருக்கு அஹ் இப்ப இவரு சில சர்ச்சைகள்லாம் அஹ் ம சிக்குனதா வந்து சொல்றாங்க அதாவது கந் கந்துவட்டி நிறைய வாங்கி அத திருப்பி கொடுக்க முடியாதனால சில மோசடிகள் எல்லாம் வந்து அவரு ஈடுபட்டதா வந்து சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரபீஷினி ஆஹ் என்ன

நான் ஒரு இந்த இத சொல்ல மறந்துட்டேன் அஹ் அதுல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு அஹ் இவரு வந்து என்ன பண்ணுவாரு அந்த முஸ்லீம்ல போடுவாங்க அந்த dress அ போட்டுக்கிட்டு

துபாய்ல ஒட்டக பால்லதான் tea போடுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க கீதா நீங்க என்ன நினைக்கிறீங்க அஹ் ஆமா அவரு சொல்றாரு நீங்க சொன்ன உடனேதான் அவரு இன்னொரு பாட்டு பாடினது எனக்கு ஞாபகம் வருது அவரு வந்து ஒரு படத்துல வந்து நாய் சேகர் நாய் சேகர்ன்னு சொல்லுவான் அஹ் இல்ல இல்ல அஹ் இல்ல அது கிடையாது அஹ் இன்னொரு படத்துல உம் ஒரு துண்டு ஒண்ணு கட்டிக்கிட்டு அஹ் ஒரு பெண்ணைப் பார்த்து நிலவை பார்த்து அஹ் நிலவில் ஒளி இல்லையே அப்படின்னு லலலலானு பாடுவாரு அது இன்னுமே வைரல் ஆயிட்டு இருக்குது எல்லா song கும் அந்த அவரு dance ஆனதை வந்து போட்டு sink பண்ணுவாங்க அஹ் அது எனக்கு இன்னும் நினைச்சாலும் சிரிப்பு வருது அந்த comedy யை நினைச்சா அஹ் டோரா நீங்களே சொல்லுங்க அஹ் நிச்சயமா கீதா அஹ் நீங்க ரெண்டு பேர் பேசறதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு அவரு எவ்வளவு பிடி பிடிச்ச அந்த நகைச்சுவை நடிகர் அப்படீன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி அஞ்சுல அஹ்

நன்றி ரபிஷ்னி நன்றி கீதா